செவுத்துல ஒயிட் கலர் ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர்னு பலூன் கட்டி விட்டிருக்காங்க.

கொஞ்ச பேர் அங்கங்க அங்கங்க நின்னுட்டு செல்ஃபிஸ் எடுத்துட்டு இருக்காங்க.

ஸ்ரீ கணேஷ் டெக்டைல்ஸ் அப்டின் சொல்லி ஒரு துணிக்கடையு இருக்கு.

இதுல ஒரு கோவில் என்ட்ரன்ஸ் தெரியிது.

கோவிலுக்கு வெளியில நெறைய செருப்புகள் கழட்டி விடப்பட்டுருக்கு.

நெறைய பேம்ப்லெட்ஸு ஆஃபர் போட்டு இருக்கு.

இதுல நறைய பில்டிங் ஒர்க்கர்ஸ் நின்னுகிட்டு இருக்காங்க.

டெக்ரேஷன்க்காக நறையா அழகழகா செடிக வைக்கப்பட்டு இருக்கு.

இதுல பெரிய ஜன்னலுடைய ஒரு அழகான ரூம் காமிக்கப்பட்ருக்கு.

நெறையா அண்டாக்களு கரண்டிகளு மற்றும் அதன் மூடிகளும் அங்கு வைக்கப்பட்டு இருக்கு.

இதுல ஒரு பெட்ரூம் காமிக்கப்பட்டு இருக்கு.

அந்த போட்ல ரெட் கலர் வைட் கலர் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இந்த பார்க்ல உட்காரத்துக்காக ரெண்டு வொய்ட் கலர் சேர் போட்டு வெச்சிருக்காங்க.

ரெண்டு குட்டி கொழந்தைங்க ரொம்ப அழகா வெளாடிட்ருக்குங்க.

இந்த கற்கள் எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல அடுக்கி வச்சிருக்காங்க.

இதுல ஒரு மெயின் ரோடு காம்ச்சிருக்காங்க.

அந்த ரோட்ல வியாபாரத்துக்காக பல கடைங்க போடப்பட்ருக்கு.

எல்லாமே பிளாக் கலர் தீம்ல பெயிண்ட் பண்ண பட்ருக்கு.

அந்த கிரவுண்ட் ஃபுல்லா பச்ச கலர் புல் மொளச்சி இருக்கு.